லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு நம் முந்தைய டியூட்டோரியல் டேட்டாபேஸ் டிசைன் ன் தொடர்ச்சியே இந்த டியூட்டோரியல்
இங்கே பின்வருவனவற்றைக் கற்போம் 4
தகவல் itemகளை columnகளுக்கு மாற்றுதல் 5
பிரைமரி கீஸ் ஐ குறிப்பிடுதல் 6
டேபிள் ரிலேஷன்ஷிப் களை அமைத்தல் கடைசி டியூட்டோரியல் லில் எளிய லைப்ரரி அப்ளிகேஷன் க்கு டேட்டாபேஸ் டிசைன் செயல்முறையை ஆரம்பித்தோம் முதலில் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ கட்டமைப்பதற்கான நோக்கத்தை தீர்மானித்தோம்
பின் லைப்ரரி பற்றிய தகவல்களை கண்டுபிடித்தல் மற்றும் ஒழுங்கமைக்கும் செயல்முறையைத் தொடர்ந்தோம் பின் இந்த தகவல்களை டேபிள் களாக பிரித்தோம் அவ்வாறு லைப்ரரி டேட்டாபேஸ் ல் புக்ஸ் ஆதர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் மற்றும் மெம்பர்ஸ் ஆகிய நான்கு டேபிள் களைக் கண்டுபிடித்திருந்தோம் இப்போது தகவல் ஐட்டம் களை கோலம்ன் களாக மாற்றும் அடுத்த படிக்கு போகலாம் ஒவ்வொரு டேபிள் லிலும் சேமிக்க விரும்பும் தகவல் ஐட்டம் ஐ முடிவு செய்வோம் நாம் முன்னரே கண்டுபிடித்த ஒவ்வொரு தகவல் ஐட்டம் மும்
ஒரு பீல்ட் ஆக மாறி டேபிள் லில் கோலம்ன் ஆக காண்கிறது திரையில் காட்டப்பட்ட இமேஜ் போல புக்ஸ் டேபிள்
5 columnகளை கொண்டுள்ளது

ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ அமைப்பதன் மூலம் அவற்றை ஒன்றாக கொண்டுவரலாம் இந்த கோட்பாட்டை பேஸ் ஆதரிப்பதால் பேஸ் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது சுருக்கமாக ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ல் சில வகைகள் உள்ளன
இப்போது அவற்றைக் காண்போம் முதலில் one to மேனி ரிலேஷன்ஷிப் ஐ காணலாம் இப்போது இமேஜ் ல் காணும் புக்ஸ் மற்றும் ஆதர்ஸ் tableகளை கருத்தில் கொள்வோம் ஒரு புத்தகம் ஒரே ஒரு ஆசிரியரால் எழுதப்படுகிறது இரண்டு அல்லது பலபேர் ஒரே புத்தகத்திற்கு இணைஆசிரியராக இருக்க முடியும் ஆனால் நம் உதாரணத்திற்கு ஒரு புத்தகத்திற்கு ஒரு ஆசிரியர் என்றே நிறுத்திக்கொள்வோம்
நம் உதாரணத்துடன் தொடர்ந்து ஒரு ஆசிரியர் பல புத்தகங்களையும் எழுதலாம் எனவே ஆதர்ஸ் டேபிள் ல் இருக்கும் ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் புக்ஸ் டேபிள் ல் இருக்கலாம் அதனால் இது ஒரு one to மேனி ரிலேஷன்ஷிப்
இதை நம் லைப்ரரி டேட்டாபேஸ் ல் குறிக்கலாம் ஆதர்ஸ் டேபிள் க்கு பிரைமரி கே ஆக இருக்கும் ஆத்தோர் இட் ஐ எடுத்து புக்ஸ் டேபிள் க்கு சேர்க்க வேண்டும்

அதேபோல் ஒரு உறுப்பினர் பல புத்தகங்களை வாங்கலாம் ஆம் பல புத்தகங்கள் உள்ளன எனக் கொள்க
இங்கே பல உறுப்பினர்களுக்கு பல புத்தகங்களைக் கொடுக்கும் ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் இது ஒரு many to மேனி ரிலேஷன்ஷிப் ஐ குறிக்கும் எனவே ஜங்ஷன் டேபிள் என அழைக்கப்படும் மூன்றாவது டேபிள் ஆன புக்சிஷ்யூட் டேபிள் ஐ உருவாக்குவதன் மூலம் இந்த many to மேனி ரிலேஷன்ஷிப் ஐ நம் டேட்டாபேஸ் ல் குறிப்பிடலாம் மேலும் இங்கே புக்ஸ் மற்றும் மெம்பர்ஸ் என்ற இரண்டு tableகளில் இருந்தும் பிரைமரி keyகளை புக்சிஷ்யூட் டேபிள் னுள் நுழைக்கலாம் அதனால் புக்சிஷ்யூட் டேபிள் ஒவ்வொரு புத்தகமும் உறுப்பினருக்குக் கொடுப்பதை பதிவுசெய்கிறது மூன்றாவது ஜங்ஷன் டேபிள் ஐ உருவாக்குவதன் மூலம் many to மேனி ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ குறிப்பிடலாம் கடைசியாக one to ஒனே ரிலேஷன்ஷிப்
சிலசமயம் மிக அரிதாக டேட்டா நிரப்பபடும் சில டேட்டா க்கு குறிப்பிட்ட அட்ரிபியூட்ஸ் அல்லது கொலம்ன்ஸ் உள்ளன ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் வெப்சைட் அட்ரெஸ் ஐ வைத்திருப்பதாக கொள்வோம்
ஆதர்ஸ் டேபிள் ல் புது வெப்சைட் கோலம்ன் பெரும்பாலும் காலியாகவே விட்டு டிஸ்க் ஸ்பேஸ் ஐ குறைக்கலாம் எனவே இந்த கோலம்ன் ஐ சப்ளிமெண்டல் டேபிள் க்கு நகர்த்தலாம்
அதன் பிரைமரி கே
ஆத்தோர் இட் போலவே இருக்கும் சப்ளிமெண்டல் டேபிள் ன் ஒவ்வொரு ரெக்கார்ட் உம் மெயின் டேபிள் ன் சரியாக ஒரு ரெக்கார்ட் உடன் ஒத்திருக்கும் இதுவே one to ஒனே ரிலேஷன்ஷிப்
நம் டேட்டாபேஸ் ல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ அமைக்க கற்றோம் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ல் டேட்டாபேஸ் டிசைன் மீதான டியூட்டோரியல்ஸ் ன் இரண்டாம் பாகம் இத்துடன் முடிகிறது இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது 4
தகவல் itemகளை columnகளுக்கு மாற்றுதல் 5
பிரைமரி கீஸ் ஐ குறிப்பிடுதல் 6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
தமிழாக்கம் பிரியா
நன்றி